டிக்ஷனரிஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலின் முடிவில் செய்ய முடிவது டிக்ஷனரிஸ் உருவாக்குதல்
டிக்ஷனரிஸ் இல் டேட்டா வை ஆட் மற்றும் டிலீட் செய்வது
டிக்ஷனரிஸ் இலிருந்து டேட்டா ரிட்ரீவ் செய்வது
container ஷிப் ஒஃப் கீஸ் க்கு சோதிப்பது
எலிமென்ட்ஸ் மீது இட்டரேட் செய்வது
இந்த டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கும் முன் பேசிக் டேட்டாடைப்ஸ் மற்றும் operatorsடுடோரியலை முடிக்கவும்
டிக்ஷனரி என்பது ஜெனரல் ஆக சொற்களின் பொருளை காண உருவாக்கப்பட்டது
அதே போல பைத்தோன் டிக்ஷனரி யும் ஒரு ஸ்பெசிஃபிக் கே ஐ தேடிப்பார்க்க மற்றும் பொருத்தமான வால்யூ ஐ ரிட்ரீவ் செய்யவும் டிசைன் செய்யப்பட்டது
டிக்ஷனரிஸ் என்பன டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அவை key வால்யூ மேப்பிங்ஸ் ஐ தருகின்றன
டிக்ஷனரிஸ் லிஸ்ட் களை போன்றனவே வித்தியாசம் என்னவெனில் வால்யூஸ் க்கு இன்டிஜர் இண்டெக்ஸ் இல்லாமல் டிக்ஷனரிஸ் இல் கீஸ் அல்லது ஸ்ட்ரிங்ஸ் இண்டெக்ஸ் களாக உள்ளன
ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ துவக்குவோம்
ஐபிதான் ஒரு காலி டிக்ஷனரி ஐ உருவாக்கி துவக்குவோம்
ஐபிதான் இன்டர்பிரிட்டர் இல் பின் வருவனவற்றை டைப் செய்க மேட் அண்டர்ஸ்கோர் டிக்ட் குளோசிங் கர்லி பிராக்கெட்ஸ் ஒரு டிக்ஷனரி ஐ டிஃபைன் செய்ய
லிஸ்ட் போல இல்லாமல் இங்கே கர்லி பிரேஸ் பயனாகிறது
இப்போது ஒரு
காலியாக இல்லாத
டிக்ஷனரி ஐ உருவாக்கலாம்
ஆகவே டைப் செய்க எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒப்பன் கர்லி பிராக்கெட்ஸ் இன் சிங்கில் கோட்ஸ் ஜேபிஜி கோலோன் ஜெபிஇஜி இமேஜ் காமா பை கோலோன் பைத்தோன் ஸ்கிரிப்ட் காமா எச்டிஎம்எல் கோலோன் எச்டிஎம்எல் டாக்குமென்ட் காமா பிடிஎஃப் கோலோன் போர்ட்டபிள் டாக்குமென்ட் பார்மேட் குளோஸ் கர்லி பிராக்கெட்ஸ் கவனிக்க ஒவ்வொரு key வால்யூ பேர் உம் ஒரு காமா வால் பிரிக்கப்பட்டுள்ளது
மற்றும் ஒவ்வொரு கே மற்றும் வால்யூ வும் கோலோன் ஆல் பிரிக்கப்பட்டுள்ளது
இங்கே டிக்ஷனரி எக்ஸ்டென்ஷன் களில் நான்கை டிஃபைன் செய்துவிட்டோம்
கே க்கள் ஜேபிஜி காமா பை காமா எச்டிஎம்எல் காமா மற்றும் பிடிஎஃப்
வெறும் எக்ஸ்டென்ஷன்ஸ் என
இன்டர்பிரிட்டர் இல் டைப் செய்ய டிக்ஷனரி யின் கன்டென்ட் ஐ காணலாம்
000240 000207 டைப் செய்க எக்ஸ்டென்ஷன்ஸ் பின் என்டர் செய்க
கவனிக்க டிக்ஷனரிஸ் களில் ஆர்டர் ஐ ஊகிக்க முடியாது
மற்றும் வால்யூ க்கள்
உள்ளிட்ட ஆர்டர் இலும் இல்லை
என்பதையும் பார்க்கலாம்
லிஸ்ட்ஸ் போல ஒரு டிக்ஷனரி இன் எலிமென்ட்ஸ் ஐ இண்டெக்ஸ் ஐ பயன்படுத்தி ஆக்செஸ் செய்யலாம்
இங்கே கே தான் இண்டெக்ஸ்
டைப் செய்க பிரின்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் வித்தின் குளோசிங் பிராக்கெட்ஸ் மற்றும் சிங்கில் கோட்ஸ் ஜேபிஜி
அது ஜெபிஇஜி Imageஐ பிரின்ட் செய்தது
இப்போது டைப் செய்க பிரின்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் ஸிப்
இது ஒரு எர்ரர் ஐ தருகிறது
கே ஸிப் டிக்ஷனரி இல் இல்லை
சிறிது நேரம் பாஸ் செய்து மற்ற சில கீஸ் ஐ முயற்சி செய்க
| |352 |மேலும் ஜேபிஜி ஐ கேப்பிட்டல் லெட்டர்ஸ் இல் எழுதியும் காண்க
| |357 |ltcontinue ப்ரோம் பாஸ்ட் ஸ்டேட்டெக்ட் சரி அது டிக்ஷனரிஸ் ஐ உருவாக்குவது பற்றி
எப்படி ஐட்டம்ஸ் ஐ ஆட் அல்லது டிலீட் செய்வது
| |409 | புதிய ஐட்டம்ஸ் ஐ டிக்ஷனரிஸ் உள் இப்படி சேர்க்கலாம்
டைப் செய்க எக்ஸ்டென்ஷன்ஸ் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் மற்றும் சிங்கில் கோட்ஸ் சிபிபி இஸ் எக்குவல் டோ இன் சிங்கில் கோட்ஸ் C தேன் கோடு
மற்றும் ஐட்டம்ஸ் ஐ del கீவர்ட் மூலம் டிலீட் செய்யலாம்
டைப் செய்க del ஸ்பேஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் மற்றும் சிங்கில் கோட்ஸ் பிடிஎஃப்
டிக்ஷனரி கன்டென்ட் ஐ இப்போது செக் செய்து பார்க்கலாம்
டைப் செய்க எக்ஸ்டென்ஷன்ஸ்
மாறுதல்கள் செய்யப்பட்டன
இப்போது இன்னொரு விஷயத்தை முயற்சி செய்யலாம்
டைப் செய்க எக்ஸ்டென்ஷன்ஸ் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் மற்றும் சிங்கில் கோட்ஸ் சிபிபி இஸ் எக்குவல் டோ C கோடு மற்றும் சோர்ஸ் கோடு
பின் மீண்டும் டைப் செய்க எக்ஸ்டென்ஷன்ஸ்
பார்ப்பது போல புதியதாக எதுவும் சேர்க்கப்படவுமில்லை
எர்ரர் எழவும் இல்லை
நடப்பு வால்யூ புதிய வால்யூவால் ரிப்ளேஸ் செய்யப்பட்டது
இப்போது டிக்ஷனரி இல் ஒரு குறிப்பிட்ட கே இருக்கிறதா என செக் செய்யலாம்
அதற்கு பயன்படுத்தும் மெத்தோட் இன் டைப் செய்க வித்தின் சிங்கில் கோட்ஸ் பை இன் எக்ஸ்டென்ஷன்ஸ்
பின் டைப் செய்க ஒட்ட் வித்தின் சிங்கில் கோட்ஸ் இன் எக்ஸ்டென்ஷன்ஸ்
டிக்ஷனரி இல் கே இருப்பின் அது ட்ரூ என விடை தரும்
இல்லையானால் பால்சே என சொல்லும்
கவனிக்க டிக்ஷனரிஸ் இல் செக் செய்வது container ஷிப் ஒஃப் கீஸ் மட்டுமே வால்யூஸ் ஐ அல்ல
இப்போது கீஸ் மற்றும் வால்யூஸ் ஐ எப்படி ரிட்ரீவ் செய்வது என பார்க்கலாம்
ஒரு குறிப்பிட்ட டிக்ஷனரி இல் லிஸ்ட் ஒஃப் தே கீஸ் ஐ பெற பயன்படுத்தும் மெத்தோட் keys லிஸ்ட் ஒஃப் வால்யூஸ் க்கு மெத்தோட் values அதை முயற்சி செய்ய டைப் செய்யலாம் எக்ஸ்டென்ஷன்ஸ் டாட் கீஸ் குளோசிங் பிராக்கெட்ஸ்
டிக்ஷனரி எக்ஸ்டென்ஷன்ஸ் இல் கீஸ் லிஸ்ட் ஐ அது திருப்புகிறது
இப்போது மற்றது எக்ஸ்டென்ஷன்ஸ் டாட் வால்யூஸ் மற்றும் குளோசிங் பிராக்கெட்ஸ்
அது டிக்ஷனரி இல் வால்யூஸ் லிஸ்ட் ஐ திருப்புகிறது
வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை முடித்த பின் தொடரவும்
டிக்ஷனரி இல் உள்ள கீஸ் மற்றும் வால்யூஸ் ஐ ஒன்றன் பின் ஒன்றாக பிரின்ட் செய்க
சொல்யூஷன் க்கு டெர்மினல் க்கு போகலாம்
டைப் செய்கfor ஈச் இன் எக்ஸ்டென்ஷன்ஸ் டாட் கீஸ் குளோசிங் பிராக்கெட்ஸ் கோலோன் தேன் பிரின்ட் ஈச் காமா வித்தின் டபிள் கோட்ஸ் ஹைபன் ஹைபன் கிரீட்டர் சிம்போல் எக்ஸ்டென்ஷன்ஸ் மற்றும் வித்தின் குளோசிங் பிராக்கெட்ஸ் ஈச்
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
இந்த டியூட்டோரியல் இல் நாம் கற்றவை 1
டிக்ஷனரிஸ் உருவாக்க நேம்லி எம்ப்டி டிக்ஷனரிஸ் டிக்ஷனரிஸ் வித் டேட்டா
டிக்ஷனரிஸ் இல் கே ஐ பயன்படுத்தி எலிமென்ட்ஸ் ஐ அணுகுவது
3ஒரு கீவால்யூ ஐ அசைன் செய்வது டிக்ஷனரி இல் எலிமென்ட்ஸ் ஐ சேர்ப்பது
பங்ஷன் del மூலம் டிக்ஷனரி இல் எலிமென்ட்ஸ் ஐ நீக்குவது
மெத்தோட்ஸ் keys மற்றும் values ஐ முறையே பயன்படுத்தி கீஸ் மற்றும் வால்யூஸ் ஐ ரிட்ரீவ் செய்வது
போர் லூப் மூலம் டிக்ஷனரி எலிமென்ட்ஸ் மீது இட்டரேட் செய்வது
தீர்வு காண செல்ஃப் அசெஸ்மென்ட் கேள்விகள் 1
பைத்தோன் டிக்ஷனரி இல் container ஷிப் ஒஃப் வால்யூஸ் ஐ செக் செய்யலாம்
ட்ரூ அல்லது பால்சே
2கன்சைடர் தே பைத்தோன் டிக்ஷனரி
எக்ஸ் இஸ் எக்குவல் டோ வித்தின் கர்லி பிராக்கெட்ஸ் ஆ கோலோன் abc ப் கோலோன் 1 2 3 1 கோலோன் தேன் அனோத்தர் கர்லி பிரேஸ் 1 கோலோன் ஒனிக்கோமா 2 கோலோன் ட்வோ காமா 10 கோலோன் வித்தின் கர்லி பிராக்கெட்ஸ் 10 கோலோன் டென் 11 கோலோன் எலிவன் ஆண்ட் குளோஸ் தே கர்லி பிராக்கெட்ஸ்
பின் வரும் கோடு ரிட்டர்ன் செய்வது என்ன
1 2 3 இன் xvalues
ட்ரூ
பால்சே பின் container ஷிப் ஒஃப் வால்யூஸ் கன்னோட் பே செக்ட் இன் டிக்ஷனரிஸ் தே டிக்ஷனரி இஸ் இன்வாலிட் இதோ விடைகள் 1பால்சே
பைத்தோன் டிக்ஷனரி இல் container ஷிப் ஒஃப் கீஸ் ஐ மட்டுமே செக் செய்யலாம்
ட்ரூ இந்த டுடோரியல் சுவாரசியமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறேன்
நன்றி